மக்கள் எல்லாரும் இங்கே வொர்க் அவுட் பண்ணிக்கிட்ருக்காங்க.

இங்க ஒரு ஜூஸ் கடையோட உள் அமைப்ப குடுத்துர்காங்க.

இங்க ஒரு ஜன்னல்ருக்கு அதுக்கு வெளிய வந்து ரெண்டு காருங்க வந்து நின்டுகிட்ருக்கு.

உள்ள லைட் செட்டிங்லாம் போட்டு பாக்கவே அவ்ளோ அழகா இருக்கு.

வீட்டுக்கு பச்ச கலர் பெயிண்ட் அடுச்சுருக்காங்க.

அவரு வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுகிட்டு நிக்கிறாரு.

இந்த ஸ்டேஷன் ஓட பேரு ஐ_சி_ஏ_ஆர் ஐ_ஏ_ஆர்_ஐ ரிஜினல் ஸ்டேஷன்னு எழுதியிருக்காங்க.

அந்த ஸ்டேசன்க்கு வைட்லியும் க்ரீன்லியும் பெய்ண்ட் அடிச்சிருக்காங்க.

இங்கெ ஒருத்தரு பணொ எடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு நிக்கிறாரு.

இந்த வீட்ட சுத்தி பெரிய உயரமான நெறைய மரங்கள் இருக்கு.

கஸ்டமர் ஒக்கார பென்சு ஸ்டூல்லா தனித்தனியா செப்ரேட்டா போட்டு வச்சிருக்காங்க.

இந்த இடத்தை சுத்தி செடிகளான வேலிய போட்டிருக்காங்க.

ஏரிக்கு இந்த சைடு ஒரு மெயின் ரோடு போய்க்கிட்டே இருக்கு.

இங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஓட பார்க்கிங் ஏரியாவ காட்டிருக்காங்க.

இந்த எடத்த சுத்தி பெரிய பெரிய மலைகள் நெறையா இருக்கு.

இந்த இடத்த சுத்தி நெறைய காடுங்க இருக்கு.

அவருக்கு பின்னாடி பெரிய பெரிய உயரமான மரங்கள் நெறைய இருக்கு.

பக்தர்க எல்லா சாமி காலுல விழுந்து கும்பிட்டுருக்காங்க.

இந்த நர்சரிக்குள்ள நறைய செடிகள நட்டு வச்சிருக்காங்க.

இந்த பிக்சர்ல நெறைய மான்கள காட்டிருக்காங்க.

மான்கள் எல்லாமே பாக்க அவ்வளவு அழகா இருக்கு.

இதுல ஒரு புது கார் நின்னுடுகிட்டுருக்கு.

இங்க இந்த ஜிம்முல நெறையா ஜிம் எக்யூப்மென்ட்ருக்கு .

இதுல உயரமான நெறைய மரங்கள் இருக்கு.

இதுல ஒரு டீ கப்ப குடுத்துருக்காங்க.

இங்க ஒரு பொம்மைய நிக்க வச்சுருக்காங்க.

இங்க ஒரு பீட்சா கடையோட உள்ளமைப்ப குடுத்துருக்காங்க.

அவரு வெள்ள கலர் கட்டம் போட்ட சட்ட போட்டுகுட்டுருக்காரு.

இதுல கார் மெக்கானிக் ஷாப் காட்டி இருக்காங்க.

ஒர்க்கர்ஸ் எல்லாம் புளு கலர் டிரஸ் போட்டுகிட்டு இருக்காங்க.

இதுல ஒரு சென்டர குடுத்துருக்காங்க.

உங்களோட ஃபேஸ பிளரா காட்டிருக்காங்க.

இதுல ஒரு பூ மார்க்கெட்ட குடுத்துருக்காங்க.